அன் ரைட் சைட் பில்டிங்லயு லெஃப்ட் சைட் பில்டிங்லயு ஆ க கலர் லைட்ஸ் வெச்சு டெக்ரேட் பண்ணிருக்காங்க.

அண்ட் நா அண்ட் நாலு பேர் உக்காந்ட்ருக்காங்க ஒருத்தர் நின்னுட்ருக்காரு அண்ட் உக்காரதுக்கு சேர்ஸ்ஸ இருக்கு.

இங்க ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்னு இருக்கு.

ம் லெஃப்ட் சைட்ல ஒரு ப்ளூ கலர் வீடு இருக்கு அ வித் ஒயிட் கலர் விண்டோ .

வெளியே நல்லா புல்லு நெறைய வளத்துருக்க வளர்ந்துருக்கு.

பில்லர்ஸ்லா வந்து எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

ரெண்டு பேரும் ரெண்டு பெட்ல உக்கான்டுருக்காங்க தனித்தனியா.

இங்க பூ தொட்டியல்லா நெறைய இருக்கு.

பின்னாடி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு .

மௌண்டன்ஸ் இருக்கு அண்ட் நெறைய பில்டிங்ஸ் இருக்கு.

அவருக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூட்டி ஒன்னு இருக்கு அண் ஆப்போசிட்ல பந்தன் பேங்க் ஒன்னு இருக்கு.

ன் டைட் சைட்ல ஒரு சேர் ஒன்னு வச்சிருக்காங்க.

லெப்ட் சைட்ல இன்னொரு ப்ளூ கலர் ஸ் கயாக் ஒன்னுருக்கு.

இங்க ஒரு பில்டிங் அ ஒரு பில்டிங் ஒன்ருக்கு எல்லோ கலர்ல .

லெப்ட் சைடுல ஒரு சேர் ஒன்னு வச்சுருக்காங்க.

ஒரு கார் ரெண்டு கார்ருக்கு அப்றோ ஒரு பைக் பார்க் பண்ணிருக்காங்க.

மேல சீலிங் டிசைனா பண்ணி வெச்சுருக்காங்க.

இங்க வந்து மேல மேல ஒரு போர்டு மாட்டிருக்காங்க.

இங்க வந்து மங்கி பார்ல ரெண்டு கொழந்தைங்க ஏறி வெளாண்ட்ருக்காங்க.

அண்ட் அங்க நெறையா டேபிள்ஸ் இருக்கு அண்ட் சேர்சு இருக்கு.

இது வந்து ஒரு அர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டோர் மாரி இருக்கு.

சென்ட்ருல ஒரு ரெண்டு ஸ் சர்குலர் ரேக் இருக்கு.

அ ரைட் சைடுல ஒரு பெரிய மாடர்ன் ஆன பில்டிங் ஒன்ருக்கு.

பெரிய மரோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்பீக்கர்ருக்கு .

அங்க வெளிய ஒரு செடி வளத்து வெச்சிருக்காங்--

ரைட் சைடுல ஒரு டேபிள் இருக்கு.

அண் எண்ட்ரன்ஸ்க்கு மேல ஹெரிடேஜ் மியூசியம்னு போட்ருக்கு அண்டு ஒரு விண்டோ இருக்கு.